பில்டிங் முன்னாடி நான்கு கல் தகடுகள் பதிக்க பட்ருக்கு அதுல என்னவோ எழுதி வச்சிருக்கு.

இங்க பியூட்டிஷியன்ஸ்க்கான ட்ரெயினிங் நடக்குது. இந்த ட்ரெயினிங் பேரு ஷேலி பியூட்டி அகாடமி .

இந்த பிச்சர்ல அஞ்சு பேர்ருக்காங்க அஞ்சு பேரும் மல ஏறிட்டுருக்காங்க ஒருத்தர் மல ஏறி நிற்கிறாரு ரெண்டு பேர் நின்னு பேசிட்டுருக்காங்க.

இந்த பிச்சர்ல மேல பில்டிங்கில்ல எஸ்_பி_ஐ பேங்க் கீழ பில்டிங்கில்ல எஸ்_பி_ஐ ஏ_ டி_எம் ஒன்னு அமைக்கப்பட்டிருக்கு.

பேங்க்க்கு ஒரு கஸ்டமர் போறாரு ஒரு கஸ்டமர் வெளிய வராரு.

இது ஒரு கார் ஒர்க்ஷாப் இங்க ஏகப்பட்ட கார்ருக்கு நறைய எம்பிளாய்ஸ் வேலை பாக்குறாங்க.

ஒரு எம்பிளாயி கார்ருக்கு அடில ஒரு பால்ட்அ ச்செரி பண்ணிட்ருக்காரு பின்னாடி ஒரு கார் ஆன்லையே இருக்கு.

ம்ம் ஒரு கஸ்டமர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க.

பக்கத்திலேயே இன்னு பிரமாண்டமான பெரிய பில்டிங் இருக்கு.

இங்க ஒரு எம்பிளாய் ஆன்டி வேல பாக்குறாங்க.

அதிய விதவிதமான பழங்கள் எல்லாம் இருக்கு.

இது ஒரு வனப்பகுதிக்கான பிச்சர் .

மானுக்கு சாப்பிட அதிகமான மான்கள் சாப்டுட்டுதா இருக்கு. மான்களுக்கு சாப்பிட்டதற்கு அதிகப்படியான உணவுகள் கிடை--

ஒரு மானிட்டர்ல சி_சி_டி_விக்கான வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு.

ஏர் கூலர் ஒன்னு இரு--

இது பிளான்ட்ஸ்க்கு தேவையான தண்ணிகள் தொட்டிகள்ல இருக்கு.

அழகு அழகா அட்மையர் ஆற வடிவில மக்கள கவர்ற வகையில ஷோ பண்ணி வச்சிருக்காங்க.